ஆஹ் TK branch okay ma'am okay ஹம் GST உங்களுக்கு எதாவது GST உண்டா ma'am? GST யா ma'am GST இல்ல ma'am. ஆஹ் okay ma'am okay ஆஹ் அந்த என்னமா extra வந்து pending இப்போ electricity ல ஏதாவது pendings எதாவது போட்டுருக்கீங்களா? amount எதாவது நீங்க கெட்டாம போட்ருக்கீங்களா?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

ஆமா அது first cut பண்ணிட்டு இப்போ நாங்க கேக்குறோம் ma'am மத்தப்படி pending எதுவுமே கிடையாது ma'am. எல்லா amount ட்டும் correct ஆ கெட்டிட்டோம்.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

அதுக்கு அப்பறம் வந்து இதுக்கு வந்து amount pay பண்றது மாதிரி இருக்கும் ஆஹ் pay பண்ணிருக்கீங்கலயா?

அதுக்கு starting ரெ எல்லாத்துக்குமே thousand rupees நாங்க கேக்குறோம். ஒ application form ஏ thousand வந்துருமா ma'am?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

இப்போ வந்து அதுக்கான starting rate வந்து நாங்க thousand கேப்போம். அதுக்கப்றம் extra amount எல்லாம் ஆஹ் வாங்குற மாதிரி இருக்கும்.

ஆஹ் அதுலான் வந்து இத வந்து நீங்க online ல கூட நீங்க apply பண்லாம் application form அ பொறுத்தவரைக்கும் நீங்க online ல கூட apply பண்லாம் butdirect ஆ வந்து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 நான் சொல்றேன் மா wait பண்ணுங்க.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

நீங்க வந்து அதுல போய்ட்டு first உள்ள website அ click பண்ணி நீங்க landline குள்ள process அப்படின்னு ஒரு click பண்ணி அதுக்கு கீழ category wise இருக்கும் phone ஆ system ஆ அப்டின்னு இருக்கும். நீங்க phone னுனு click பண்ணி அதுல நீங்க form அ fill பண்ணுங்க ma'am.

அதுக்கப்பறம் வந்து அதுலயே வந்து power supply அப்டில்லாம் இருக்கும். அதலான் அதலான் நீங்க apply பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சினா நீங்க apply பண்ணுங்க problem இல்ல அது வந்து உங்களுக்கு தெரியல அப்டின்னா விட்ருங்க. ma'am இதுக்கு முன்னாடி வந்து நாங்களும் இது landline எடுத்துருன்தோம்ல ma'am அதுல நீங்க அப்படியே connection பண்ணனுனா திருப்பி form லாம் வேணுமா எப்படி ma'am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 அதுல போய் click பண்ணீங்கனா அதுக்கும் வரும் ma'am. ஒ okay ma'am okay hello ma'am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 okay ma'am okay வேற என்ன details ஆவது உண்டா ma'am இவ்ளதானா? ஆஹ் வேற ஏதாவது details உங்களுக்கு தேவபடுதா ma'am எந்தமாறி details லாம் உங்களுக்கு தேவ? என்ன ma'am? ma'am உங்களுக்கு எந்தமாறி details லாம் உங்களுக்கு தேவப்படுது? வேற ஆதார் card pan card இதுலா தேவ இருக்கா? ஆஹ் ஆமா ma'am இப்போ first ஏ உங்ககிட்ட சொல்லிருந்தன் form வந்து வீட்டு address யாரோட இதுல இருக்கோ அவங்களுடைய proof எல்லாமே எங்களுக்கு வேணும்.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 என்னா ma'am கேட்டீங்க? வீட்ல உள்ளவங்க எல்லார்க்குமே card வேணுமா ஆதார் card? ஆஹ் இல்ல ma'am இல்ல இப்போ வந்துட்டு நீங்க தான் உங்களுக்காக நீங்க உங்க name வச்சா நீங்க எல்லா கேட்க்றீங்க அப்டிதான?

ஆஹ் அப்போ உங்களுக்கு உங்களுக்கான details மட்டும் இருந்தா போதுமானது.

ஆஹ் அதுக்கு அப்பறம் வந்து அவங்களுக்கான wires எல்லாமே நாங்க தான் வாங்குற மாதிரி இருக்கும்.

so எல்லாமே நாங்களே பாக்குறதுனால கொஞ்சம் amount வந்து கெட்றது மாதிரி இருக்கும். ஒ amount கட்டனுமா ma'am எவ்ளோ ரூபா ஆகும் ma'am? online ல pay பண்ணா கூட okay தான் ma'am. okay ma'am உங்களோட center வந்து எங்கலாம் இருக்கு ma'am உங்களோட service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

அதுக்கு அப்பறம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு electricity இருக்குல்லயா அது வந்து எங்களோடைய branch தான். okay ma'am okay. ஆஹ் அதுக்கு அப்புறம் வந்துட்டு வேற ஏதாவது உங்களுக்கு எங்கள் எங்களுடைய customer number அ நீங்க contact பண்ணாலே போதும். okay ma'am okay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 tax லாம் வந்து எப்டி phone க்கா ma'am ஆமா landline க்கு வந்து இனி tax லான் கெட்டுருமாறி இருக்கும் இப்போ நீங்க electricity bill கெட்றீங்க இல்லையா ma'am நாங் first வந்து phone line எடுதுருந்தப்போம் கெட்டிருந்தோம் tax. இப்போ கெட்றதில்ல ma'am இப்போ நாங்க cut பண்ணதுக்கு அப்பறம் கெட்றதில்ல. ஆஹ் okay ma'am அப்போ நீங்க current காக electricity க்காக நீங்க கட்டுவீங்க இல்லையா அதே அதே time ல உங்களுக்கு landline க்காக கெட்றதுமாறி இருக்கும். landline வந்து monthly wise கெட்டுறது மாதிரி இருக்கும் one year க்கு கெட்றது மாதிரியும் இருக்கு six month க்கு கெட்றது மாதிரியும் இருக்கு ma'am அதுவந்து நீங்க அத choose பண்ணி உங்களுக்கு எப்போ comfortable ஆ கெட்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்க கெட்டிக்கலாம்.

அதுக்கு அப்புறம் bill எல்லாம் வந்து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 இல்ல ma'am இல்ல current லான் ரொம்ப லாம் reduce ஆகாது இத பொறுத்த வரைக்கும் bill இப்போ வந்து உங்களுக்கு mobile க்கு recharge பண்றீங்க இல்லையா

ஆஹ் அந்தமாறி இதுக்கு வந்து monthy wise ஆ bill எல்லாம் வரும் சரியா? நீங்க வந்து monthly wise ஆ கூட வரும் இல்லனா இந்த six month க்கு six month க்கு ஒருக்கா உங்களுக்கு bill வந்து நாங்க காமிப்போம் இல்லாட்டி one year க்கு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 ma'am வேற வந்து எனக்கு ரெண்டு phone landline பண்ணனும் ma'am so அத நீங்க எப்போ பண்ணி தருவீங்க? ma'am நீங்க எப்போ start பண்ண சொன்னாகூட okay நீங்க வந்து direct ஆ electricity office க்கு வந்து எல்லா form ஓட procedure யும் நீங்க வந்து correct ஆ follow பண்ணிடீங் அப்படினா நாங்க அதுக்கு அடுத்த நாளே எங்களுடைய work அ start பண்ணிருவோம். okay ma'am okay இது வந்து online லையே form இதுலா வந்து apply பன்னிர்லான் தானேங்க ma'am?

ஆஹ் ஆமா நீங்க வந்து இன்னும் இப்போ நீங்க online ல pay பண்ணிங்க register பண்ணிங்க அப்டின்னா உங்களுடைய details எதுமே clear ஆ தெரியாம இருக்கும்.

இப்போ உங்களுக்கு details எல்லாம் தெரியணும் அப்படினா direct ஆ contact பண்ணா உங்களுக்கு வந்து useful ஆ இருக்கும்.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

okay ma'am நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கனு சொன்னீங்க? நான் வந்து மதுரைல இருந்து பேசுரேனு சொன்னேன் ma'am ஆஹ் okay ma'am okay நீங்க வந்து மதுரை ல உள்ள office அ வந்து contact பண்லாம் problem இல்ல அனா apply பண்ணனும் அப்படினு வர்ரப்போ கண்டிப்பா எங்களுடைய main branch க்கு வரமாறி இருக்கும் ma'am.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 okay ma'am okay நீங்க வந்து எப்பனாலும் வரலாம் ஆனா office வந்து ten thirty ல இருந்து six o clock வரைக்கும் open ல இருக்கும். ஆஹ் okay ma'am ten thirty ல இருந்து six o clock வரையா ma'am? ஆமா ma'am ஆமா நிறைய officers லாம் இருப்பாங்க எல்லாருமே உங்களுக்கு helpful ஆ இருப்பாங்க.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 ஆஹ் கண்டிப்பா ma'am உங்கள்ட்ட இருக்குறமாறி old number இருந்துச்சுனா அத recover பண்ணி தருவோம் அப்படி இல்லனா உங்களுக்கு புது number கூட நாங்க provide பண்ணுவோம்.

வேற எதாவது உங்களுக்கு, என்ன ma'am கேட்டீங்க? வேற எதாவது inform பண்ணனுமா ma'am வேற எதாவது details இருக்கா இதுக்கு? இல்ல ma'am நீங்க வந்து நேரடியா வரதா இருந்துச்சுனா இதே details தான் வேற எதுவும் extra எதுவும் இல்ல ma'am. இன்னும் உங்களுக்கு details ஏதாவது தெரியனும் அந்த form எல்லாம் பத்தி இன்னும் தெரியனும் அப்படினா நீங்க direct ஆ வந்து contact பண்ணுங்க ma'am.

okay ma'am okay வேற எதாவது doubt னா எங்களுக்கு call பண்ணுங்க ma'am. ஆஹ் okay ma'am thank. அஹ் சொல்லுங்க sir good afternoon சொல்லுங்க மதிய வணக்கம் sir சொல்லுங்க என்ன வேணும் அஹ் ஆமா sir தொலைபேசி மையம் தான் BSNL தொலைபேசி மையம் தான் உங்களக்கு என்ன வேணும் sir

அப்டிங்களா எப்போ sir வந்து இருக்கு இந்த மாரி உங்களுக்கு இணையதளத்துல இந்த மாதிரி அதிக கட்டணம் நீங்க செலுத்த வேண்டும் இன்ற மாரி எப்போ உங்களக்கு வந்து இருக்கு

அப்டிங்கள எதுனாலன்னு உங்களுக்கு ஏதாச்சும் காரணங்கள் தெரியுமா sir இல்ல உங்களுக்கே

இதுக்கும் முன்னாடி உங்களக்கு இந்த மாரி கடிதங்கள் வந்து இருக்கா sir

sir இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாரி அதிகமான கட்டணம் வந்து வசூலிக்கனும் னு செலுத்தவேண்டும் இந்த மாரி எதுவுமே எந்த ஒரு அஹ் விசியமுமே உங்களுக்கு வரலயா sir இப்பதான்உங்களுக்கு வந்துருக்கா இந்தமாரி சேரி sir உங்க தொலைபேசி எண் இது தானா sir உம் சொல்லுங்க தாராளமா சொல்லுங்க பாக்குறேன் இருவத்தைந்து நாப்பத்தியொன்று பதிமூன்று ஐந்து உம் corrrect ஆஹ் தான் sir சொல்றிங்க இல்ல pincode சொல்றத இருங்க sir ஒரு நிமிஷம் தொலைபேசி எண்ண first நான் போட்றன் அதுல pin number கேட்டா உங்கள்ட நான் கேடுக்குறன் sir நீங்க அந்த pin number அஹ் கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்ப பூஜ்யம் பூஜ்யம் நான்கு மூன்று ஒன்றுசரி sir நீங்க வந்து இரண்டு மாதங்களா வந்து உங்களுடைய mobile க்கு வந்து recharge பண்ணல அந்த ஒரு காரணத்துக்காக இப்பதா நீங்க recharge பண்றதுனால உங்களுக்கு அந்த கட்டணத்த வந்து புடிச்சிருப்பாங்க அதுக்கான வந்து bill வந்து உங்களுக்கு இனிமேதா உங்களுக்கு வந்து வந்தடையும் sir இல்ல sir ரெண்டு மாதங்களா நீங்க வந்து recharge பண்ணல okay ங்களா so அதனால உங்களுக்கு வந்து billing எதும் correct அஹ் வந்திருக்காது இனி இப்ப நீங்க recharge recent ஆஹ் ஒரு two days க்கு முன்னாடி உங்க mobile க்கு recharge பண்ணிருக்கிங்க so அதனால வந்து உங்களுக்கு வந்து இனிமேத்தா உங்களுக்கு அந்த billing எல்லாம் வந்து process பண்ணி உங்களுக்கு நாங்க அனுப்புவோம் ஆனா அதுக்கான கட்டணத்த நீங்க செலுத்தி தான் ஆகணும் உம் உம் ஹம்

இல்ல sir அஹ் ஹம் ஹம் ஐயா நீங்க எதனால வந்து இங்க இருக்குறவங்கட வந்து நீங்க இந்த மாரி அஹ் கத்தி பேசுறதுக்கான காரணம் அமைஞ்சிச்சினு தெரிஞ்சிகிலாமா எதனால உங்களுக்கு வந்து அவரு billing தராததுனாலய billing correct டு தராததுனாலய எதுனால அவர புடிச்சு சத்தம் போட்டீங்க உம் உம் உம் உம் உங்களுக்கு எந்த ஒரு response ம் தரல னு சொல்றிங்களா உம் இப்ப நீங்க அது last வரைக்கும் அது உங்களுக்கு தந்தாரா இல்லையா sir எதுக்காக உங்கள அலைகளைச்சாறுன்றதுக்காகவாச்சும் வந்து அந்த வேலைய முடிச்சிட்டீங்களா இல்லையா

நீங்க உங்களுக்கு எப்ப விடுமுறை நாட்கள் இருக்குனு நீங்க பாத்துட்டு எங்களுக்கு முன்னாடியே சொல்லுங்க அதே நேரத்துல எங்களோட அஹ் BSNL மையம் வந்து எப்போதுமே இருக்கும் ஞாயிற்று கிழமையை தவிர மத்த நாட்களெல்லாம் தொடர்ந்து இருக்கும் செயல்படும், நீங்க அப்போ வந்து எப்போ வேணாலும் வந்து உங்களோட தொலைபேசி எண்ண மாத்திகிலாம் sir கண்டிப்பா செலுத்தித்தாயா ஆகணும் ஏன நீங்க வந்து அஹ் சரியான முறையில வந்து உங்களோட தொலைபேசி தொலைபேசிய வந்து அஹ் பாத்துக்கல அதுனாலதான் உங்களுக்கு வந்து இந்தமாரி கட்டணம் உயர்வு வந்திருக்கு மத்த ஒரு எந்த காரணமும் இல்ல அதனால நீங்க கட்டணம் உயர்வு வந்து எவ்ளோ சொல்லி இருக்காங்களோ அத நீங்க பணித்தான் ஆகணும் சேரிங்க உம்

இல்லையா நீங்க வந்து உங்களுடைய பிரச்சினைகல சொல்லிட்டாங்க but எங்க side ல இருந்த கொஞ்சம் பாத்து பேசுங்க ஏன்னா உங்க தொலைபேசி எண் வந்து

செலுத்தணு சொல்லி இருக்கமாட்டோம் உங்களக்கு இந்த நிலை வந்து இருக்காது நீங்க எந்த விஷியமுமே எங்கள்டவந்து சொல்லாதப்ப அப்போ எங்களுக்கு எப்படி வந்து தெரியும் உங்க தொலைபேசி எண் வந்து

ஹ்ம் ஹ்ம் அப்டி எல்லாம் இல்ல ஐயா இல்ல ஐயா நாங்க வந்து உங்களக்கு மட்டும் இந்த மாரி பிரச்னைகள நாங்க தீத்து தீத்துவைக்கிறதுக்கு இந்த மாரி எல்லாம் நாங்க பண்ணல எல்லாருமே இந்த மாறி பிரச்சனைகளஒட தான் வராங்க எங்களோட மையத்துக்கு அவங்க எல்லாருக்குமே நாங்க சரி பண்ணி குடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களக்கு மட்டும் சரி பண்ணி குடுக்க கூடாதுன்ற ஒரு ஹம் எண்ணம் எங்களுக்கு இல்ல

கட்டண உயர்வு வந்து இருக்கே தவிர மத்த எந்த ஒரு காரணமும் இல்ல இதை நீங்க வந்து செலுத்தித்தான் ஐயா ஆகணும் நீங்க என்ன சொன்னாலும் இந்த கட்டணத்த நாங்க வந்து எடுத்துக்கொள்ளவும் இல்ல தள்ளுபடி செய்யவும் எங்களால முடியாது நீங்க இந்த கட்டணம் செலுத்தானா மட்டும் தான் இனிமே உங்களக்கு இந்த மாரி அஹ் bill எல்லாம் வராமலேயே இந்த மாரி தப்பா

so அத நீங்க இதபண்ணி இந்த ஒரு time மட்டும் நீக்க உங்க கட்டணத்தை correct பண்ணி இதுல இருந்து நீங்க உங்களோட தொலைபேசி எண் வந்து என்ன செஞ்சலும்மே அது correct ஹா சரியாய் பாத்துக்கிட்டீங்கன்னா இனிமே இந்த மாரி கட்டண உயர்வு இல்லாம நீங்க பாத்துக்கலாம் கண்டிப்பா ஐயா கண்டிப்பா எங்களால முடியும் தாராளமா வாங்க உங்கள நாங்க வந்து உங்க தொலைபேசி எண்ணையுமே நாங்க புடித்து வைத்துட்டோம் நீங்க வந்து ஹா உங்களக்கு என்ன பிரச்சனைகளை நீங்க சொல்லி நீங்க சரி பாத்துக்கலாம் உங்க தொலைபேசி எண்ணையும் நாங்க மாத்துவோம் அந்த ஹா அதே நேரம் ஹா உங்களோட கட்டண உயர்வுகாண காரணங்களும் நாங்க வந்து ஆதாரத்துடன் எடுத்து காட்டுவோம் நீங்க நேரடியவே வந்து பாத்து உங்களோட காரணங்கள் என்னனு தெரிஞ்சி கிட்டு உங்களோட ஹும் ம~ மனதையும் மனதிற்கு ஏத்தமாரி வந்து பாத்துட்டு போலாம் ஐயா

கண்டிப்பா வாங்க ஐயா கண்டிப்பா வாங்க okay ஹ்ம் okay ஐயா நன்றி ஐயா

இன்னொரு நாள் ரெண்டு பறவைகள்னு போறவழி எல்லாம் அவங்க எப்படி அந்த போர்ல மாட்டாம போறதுன்னு discuss பண்ணிட்டு போறாங்க ஏழாவது நாள் அல்கெமிஸ்ட் எப்போவும்விட கொஞ்சம் சீக்கிரமாகவே camp ஐ அமைக்கிறாரு இரையை கொண்டுவர பறந்து போகுது நீ almost உன் பையனத்தோட முடிவுக்கு வந்துட்ட உன்னோட இலக்கை நோக்கி தொடர்ந்து போறதுக்கு என்னோட வாழ்த்துகள் அந்த பையன் நான் உங்ககிட்ட இருந்து எதாவது கத்துப்பேன்னு நினைச்சேன் ஆனால் நீங்க எனக்கு எதுவுமே சொல்லித்தரலையேன்னு கேக்குறான் அதுக்கு அல்கெமிஸ்ட் கத்துக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அது செயல் நீ கத்துக்க வேண்டிய எல்லா விசயங்களையும் உன்னுடைய பயணம் மூலமா கத்துக்கிட்ட இன்னும் ஒன்னே ஒன்னுதான் கத்துக்கணும்னு சொல்றாரு உங்களை ஏன் அல்கெமிஸ்ட்னு சொல்றாங்கன்னு கேக்குறான் அந்த பையன் அதுக்கு அவரு ஏன்னா நான் அல்கெமிஸ்ட்னு சொல்றாரு மத்த அல்கெமிஸ்ட் தங்கத்தை உருவாக்க முயற்சி செஞ்சு தோல்வியடைஞ்சிருக்காங்கன்னு கேள்விபட்டேனே அது உண்மையான்னு கேட்கிறான் அந்த பையன் அதுக்கு அல்கெமிஸ்ட் அவங்க எல்லோரும் அவங்க இலக்கை அடையணும்னு தான் முயற்சி பண்ணாங்களே தவிர அதுக்கான பாதையில பயணம் செய்யணும் விசயங்களை கத்துக்கணும்கிற எண்ணமும் பொறுமையும் அவங்ககிட்ட இல்லை கழுகு அவங்களுக்கான இரையை வேட்டையாடி கொண்டுவருது ரெண்டுபேரும் அங்கே பள்ளத்தை தோண்டி நெருப்பை உருவாக்கி இரையை வறுத்து சாப்பிடுறாங்க ரெண்டு பேரும் அடுத்த அஞ்சு நாள் பாலைவனத்தில பயணம் செய்றாங்க போற வழியிலே கவசம் அணிந்த போர் வீரர்களை அங்கங்கே பார்க்குறாங்க அந்த பையன் பயந்து பயந்து பொறுமையா நகர்றான் எங்க புதையலை பார்க்காமலே இறந்து போய்டுவோமோன்னு பயப்படுறான் அடுத்த நாள் ஒரு அபாயம் அவங்களை நெருங்குது மூணு கவசம் அணிந்த வீரர்கள் அந்த பையனையும் அல்கெமிஸ்ட்டையும் பார்த்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு அல்கெமிஸ்ட் நான் என் கழுகை வைச்சு வேட்டையாடிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அந்த கவசம் அணிந்த வீரர் ஒருத்தர் உங்ககிட்ட ஆயுதம் இருக்கான்னு நான் சோதிக்கணும்னு சொல்றாரு அந்த பையனோட பையிலே இருக்கிற பணத்தை பார்த்து எதுக்கு நீ இவ்வளவு பணம் வைச்சிருக்கேன்னு கேக்குறாங்க அந்த பையன் நான் இந்த பணத்தை டெமிடிக்கு கொண்டு போகணும்னு சொல்றான் அல்கெமிஸ்ட்டோட bag களரும்போது அதுல liquid டோட ஒரு stal க்கும் கோழி முட்டையோட கொஞ்சம் பெருசா இருக்கிற ஒரு கல்லும் இருந்துச்சு இதெல்லாம் என்னன்னு கேக்குறாங்க அந்த வீரர்கள் அதுக்கு அல்கெமிஸ்ட் அதுதான் elixir of life மற்றும் philosopher's stone அல்கெமிஸ்ட் இதெல்லாம் master work பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க அந்த elixir ஐ குடிச்சா அவங்களுக்கு எந்த நோயுமே வராது மற்றும் அந்த கல்லோட ஒரு சின்ன துண்டால எந்த ஒரு mettal ஐயும் தங்கமா மாத்தமுடியும்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த அராபி வீரர்கள் பயங்கரமா சிரிக்கிறாங்க அல்கெமிஸ்ட் அவங்ககூட சேர்ந்து சிரிக்கிறார் அந்த வீரர்கள் இவங்களை எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டு போறாங்க அவங்க போனதும் அந்த பையன் ஏன் அவங்ககிட்ட உண்மைகள் எல்லாம் சொன்னீங்கன்னு கேட்கிறான்அதுக்கு அல்கெமிஸ்ட்இதன்மூலமா நீ ஒரு பாடத்தை கத்துக்கணும் உன்கிட்ட ஒரு பெரிய புதையல் இருக்கும் போது அதைபத்தி நீ மத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க கண்டிப்பா நம்ப மாட்டாங்க அதுக்காக நீ மனம் தளரக்கூடாது அந்த பையன் அவன் இதயத்தில தோன்ற சந்தேகங்கள் பத்தி எல்லாம் அல்கெமிஸ்ட்கிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிறான் ரெண்டுபேரும் பலமுடி போர்வீரர்கள் வசிக்கும் ஒரு camp ஐ தாண்டி போறாங்க அங்க நிறைய மக்கள் இருக்காங்க ஆனால் யாருமே இவங்களை ரெண்டுபேரை கண்டுக்களை திடீர்னு ரெண்டு பேர் குதிரையில் வந்து நீங்க இங்கே இருந்து தூரம் போக கூடாது இது போர் நடக்கிற இடம்னு சொல்றாங்க அவங்களோட கண்களைபார்த்து அல்கெமிஸ்ட் நான் எங்கேயும் போகலைன்னு சொல்றாரு அந்த நபர்கள் இவங்களை எதுவுமே பண்ணாம அமைதியா போயிட்டாங்க அந்த camp ல கவசம் அணிந்த ஒரு வீரர் இவங்க ரெண்டுபேரையும் உத்து பாத்துட்டு இருக்கிறாரு அந்த பையனும் அதை கவனிச்சான் அவங்க ரெண்டுபேரும் ஒரு மலைபகுதியை கடந்து போறாங்க இங்க இருந்து இன்னும் இரண்டு நாள்ல பிரமிடை அடைந்துவிடலாம் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியப்போறதா இருந்தா எனக்கு அல்கெமிஸ்ட் பத்தி சொல்லிகுடுங்கன்னு கேட்கிறான் அந்த பையன் அதுக்கு அல்கெமிஸ்ட் உனக்கு already alchemy தெரியும் இந்த உலகத்தோட ஆன்மா உள்ள போய் அது உனக்காக வைச்சிருந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுதான் alchemy ன்னு சொல்றார் அவங்க ரெண்டுபேரும் பிரமிடை நோக்கி பயணம் செய்றாங்க திடீர்னு அந்த பையன் ஒரு ஆபத்தை உணர்றான் அந்த பையன் அங்க ரெண்டு குதிரை வீரர்களை பார்க்கிறான் அந்த ரெண்டுபேர் பத்துபேர் ஆகுறாங்க பத்து பேர் திடீர்னு நூறுபேர் ஆகுறாங்க அவங்க முக மூடி அணிஞ்சுட்டு கம்பீரமா இருந்தாங்க அந்த பையனையும் அல்கெமிஸ்ட்டையும் அந்த வீரர்கள் பக்கத்துல இருக்கிற military camp க்கு கூட்டிட்டு போறாங்க அங்க அந்த படை தலைவர் முன்னாடி இவங்க ரெண்டுபேரையும் கொண்டு போய் நிறுத்துறாங்க அங்க ஒரு வீரர்

அவரால இயற்கையோட சக்தியை control பண்ண முடியும் அவரோட சக்தியை உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு அல்க்மிஸ்ட் அந்த பையன் இதெல்லாம் அமைதியா பயத்தோட கேட்டுட்டு இருக்கான் இன்னொரு நபர் ஒரு foreigner க்கு இங்க என்ன வேலைன்னு கேக்கிறார் அவர் உங்களுக்கு கொடுக்க பணம் கொண்டு வந்திருக்கிறாரு அந்த பையன் கையில இருந்த பையை பிடுங்கி படை தலைவர்கிட்ட கொடுக்கிறாரு அல்கெமிஸ்ட் அந்த அரபு மக்கள் எதுவும் பேசாமல் அதை வாங்கிக்கிறாங்க அந்த தங்கத்தை வைச்சு அவங்களால நிறைய ஆயுதங்கள வாங்க முடியும் அந்த தலைவர் alchemist னா என்னன்னு கேக்குறாரு alchemist ஆல இயற்கையை கட்டுப்படுத்தமுடியும் அவர் நினைச்சா இந்த camp ஐயே காற்றோட வேகத்தை கொண்டு அழிக்க முடியும்னு சொல்றாரு அல்கெமிஸ்ட் இதை கேட்ட படைத்தலைவர் நல்லா சிரிக்கிறாரு ஏன்னாஅவங்க பல போர்களை பார்த்தவங்க காற்றால camp ஐ அழிக்க வாய்ப்பே இல்லை ஆனா அதை பண்றதை நான் பாக்கணும்னு சொல்றாரு தலைவர் அதுக்கு அல்கெமிஸ்ட் அவருக்கு மூணு நாள் தேவைப்படும் முதல்ல அவரே காற்றா மாறுவாரு

அந்த பையனுக்கு பயத்துல கை கால் எல்லாம் நடுங்குது அல்கெமிஸ்ட் அந்த பையன்கிட்ட உன் பயத்தை வெளிக்காட்டாத அவங்க தைரியமான நபர்கள் அவங்களுக்கு கோழைகளை பிடிக்காதுன்னு சொல்றார் அந்த பையனால சரியா பேசக்கூட முடியலை என் வாழ்க்கை full ஆ நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை அப்படியே எடுத்து கொடுத்துட்டீங்களேன்னு கேக்குறான் அந்த பையன் அல்கெமிஸ்ட் உயிர் போனபிறகு பணத்தை வைச்சு என்ன பண்ணுவ அந்த பணம்தான் நம்ம உயிரை மூணு நாளைக்கு காப்பாத்தி இருக்கு அந்த பையன் என்னால எப்படி காத்தா மாறமுடியும்னு கேட்கிறான் அதுக்கு அல்கெமிஸ்ட் முதல்ல பயப்படுறதை நிறுத்து பயம்தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை பண்ண விடாம தடுக்கிறது அந்த பையன் நான் பயப்படலை ஆனா எனக்கு எப்படி காற்றா மார்றதுன்னு தெரியலைன்னு சொல்றான் அதுக்கு அல்கெமிஸ்ட் அதை நீ கத்துக்கணும்னு சொல்றாரு என்னால கத்துக்க முடியலைன்னா என்ன ஆகும்னு கேக்குறான் அந்த பையன் வேற என்ன உன்னோட உயிர் போயிரும் இருந்தாலும் உன்னோட விதியை நோக்கி நீ பயணம் செய்யும்போது உன்னோட உயிர் போகுது நிறைய மக்களுக்கு அவங்களோட விதி என்னன்னே தெரியாது முதல் நாள் தொடங்குது அந்த பையன் அல்கெமிஸ்ட்கிட்ட போய் என்னால காத்தா மாற முடியல நாம ரெண்டுபேரும் சாகபோகிறோம்னு சொல்றான் அதுக்கு அல்கெமிஸ்ட் நீ மட்டும்தான் இறக்க போற எனக்கு already எப்படி காத்தா மார்றதுன்னு தெரியும்னு சொல்றாரு ரெண்டாவது நாள் அந்த பையன் camp ல இருக்கிற உயரமான பாறையில உக்காந்து அவன் இதயத்தோட பேசிகிட்டு இருக்கான் பாலைவனத்தால அந்த பையனோட பயத்தை உணர முடிஞ்சுது ரெண்டுபேரும் ஒரே மொழிதான் பேசுறாங்க மூணாவது நாள் படைத்தலைவர் அவரோட officers ஓட அல்கெமிஸ்ட்டை சந்திகிறாங்க வாங்க போலாம் அந்த பையன் எப்படி காத்தா உருமாறுறான்னு பாப்போம்னு சொல்றாரு

என்ன வேணும் உனக்கு நேத்து நீ என்னை பாத்தது பத்தாதான்னு பாலைவனம் கேக்குது அந்த பையன் பாலைவனம் கிட்ட எனக்காக ஒரு பெண் உன்னோட மணல்ல காத்துகிட்டு இருக்காள் நான் இப்போ காற்றா உருமாறியே ஆகணும்

அந்த பக்கம் ஒரு தென்றல் வீசுது இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த படை வீரர்கள் பாத்துகிட்டு இருக்கிறாங்க காற்று பொறுமையா வந்து அந்த பையன் முகத்தை தீண்டுது காற்றுக்கு எல்லாமே தெரியும் அது இந்த உலகம்பூரா வீசுது அதுக்கு ஒரு பிறப்பிடம்